கம்பியூட்டர் எல்லா வெச்சிருக்காங்க ஒரு சேர் போட்டு இருக்காங்க.

இரண்டு சேர் கிடக்குது ஒரு லேடி நிக்கிறாங்க.

இது வந்து ஒரு ஹாஸ்பிடல் .

ஆம்புலன்ஸ்க்கு பின்னாடி ஒரு வயசான தாத்தா வந்து உக்காட்ருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி வந்து இன்னொருத்தர் வந்து அந்த ஹாஸ்பிடலுக்கு போக ட்ரை பண்றாங்க.

இது வந்து ஒரு மிருககாட்சி சால போல இதுல வந்து ஆம ஒன்னு போட்ருக்காங்க.

வழிக்கு இப்ப ஸ்டெப்பெல்லா அழகா குடுத்திருக்காங்க.

இந்த பக்கம் ஒரு துணி கட்டி தொங்க போட்டுருக்காங்க. கபோர்டு எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் செங்கல் சுவரு இன்னும் வேல முடிக்கல.

இது ஒரு கட பெரிய ஒரு மார்க்கெட்டு கட இதுல வந்து துணிமணிகள் விற்கிற ஒரு கடயா தெரியுது.

இது வந்து செடி கொத்தோடு வச்சிருக்காங்க.

இத பாக்குறதுக்கு ஒரு காலேஜ் ஸ்தாவனம் போல இருக்குது.

இதுல வந்து நெறய கலர் கலராட்டு துணி மணிகள் நெறயா அடுக்கி வச்சுருக்காங்க.

இந்த பக்கம் மாட்ட ஒரு ஆளு நிக்குது அழகான சுவரோட இருக்குது.

இல முன்னாடி வந்து ஒரு ஆர்சு வச்சிருக்காங்க அதுல எழுத்தால இருக்குது.